ஆஹ் அப்படிங்களா ma'am okay ma'am okay engaludaiya company name வந்து eesha government private limited ஆஹ் இது வந்து clothing manufacturing தான் ma'am நாங்களே manufacturing பண்ணி நாங்களே export பன்றோம் ma'am foriegn exports ஹம் இருக்கு. so local ல வந்து நாங்க இங்க இருக்குற shop, mall அந்த மாதிரி அங்கையும் நாங்க இது பன்றோம். mostly வந்து நாங்க foreign export தான் mam அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். okay mam இது வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் mam okay தமிழ்நாட்டுல திருப்பூர்ல இருக்கு mam okay so உங்களுக்கு எப்படி ma'am so நாங்க வந்து normal ஆஹ் ஹம் t-shirt பன்றோம். mam daily wears ஹம் பன்றோம். okay mam branded ளையும் t-shirt பண்ணிட்டு இருக்கோம். ஆஹ்

ஆஹ் okay mam okay அப்படியும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். actually நாங்க வந்து chilren's ல இருந்து babies ல இருந்து normal ஆஹ் இருக்க people ஆஹ் teenage ல இருந்து ஹம் அதுக்கு அப்பறம் aged person வரைக்குமுமே நாங்க எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். mam அது இல்லாம நாங்க வந்து வெளியில இருந்து order எடுத்து இப்போ company based, hospital based எல்லாமே இப்ப பண்ணிட்டு இருக்கோம். mam இப்போ உங்களுக்கு logo போட்ட t-shirt வேணும்னா நாங்க அதுவும் customize பண்ணி கொடுத்துருவோம். mam புரியல mam ஆஹ் சொல்லுங்க mam

actually whatsapp number அத விட எங்களோட நீங்க எதுல பார்த்தீங்க mam advertisement net ல பார்த்தீங்களா so எங்களோட website இருக்கும் பாருங்க WWW eesha government private limited இருக்கு mam அதுல போனீங்கன்னா அந்த email லையே வந்து attach பண்ணி send பண்ணிடுங்க. ma'am

ஆஹ் okay mam okay mam இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன color ல t-shirt வேணும்னு சொன்னிங்கன்னா so அதுக்கு தகுந்த மாதிரி logo customise பண்றதுனு சொல்லிட்டு decide பண்ணிக்கோங்க mam உங்களுக்கு ஆஹ் mam நீங்க வந்து என்ன color t-shirt சொல்லுங்க mam t-shirt உங்களுக்கு என்ன color ல வேணும் சொல்லுங்க mam oh white color ல black ல பண்ணலாம். red ல பண்ணலாம். blue ல பண்ணலாம். mostly வந்து white color வந்து logo வந்து எல்லா color ளையும் பண்ணலாம் ma'am so நா வந்து உங்களுக்கு வந்து logo வந்து ஒரு நிமிஷம் mam நாங்க என்ன white color க்கு என்ன logo suit ஆகுமுன்னுன்றது உங்களுக்கு mail பண்றே mam okay okay mam அது வந்து நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க mam line ல இருக்கிங்களா mam one second hello mam red mam green, black, purple, pink, yellow, orange பின்ன வந்து actually white நா எல்லா color ஹம் attractive ஆஹ் இருக்கும். but black ஹம் நல்ல இருக்கும். okay but black வந்து mostly எல்லா எடத்துலையும் use பண்ணுவாங்க. red டுமே use பண்ணுவாங்க. ஹம் purple வந்து அவ்வளோ இத தெரியாது. நீங்க வேணா brand use பண்ணிக்கிறிங்களா mam brand actually mam அதுல வந்து என்ன color green வரும். sky blue, எல்லா color ரும் mixing ல வரும் mam அது கொஞ்சம் இன்னுமே white க்கு attractive ஆஹ் கொடுக்கும். logo ல அது வந்து உங்களுக்கு whatsapp பண்ணிருக்கேன். ma'am அத mail ல send பண்ணிருக்கேன் பாருங்க

ஆஹ் okay mam அப்படி கூட பண்ணலாம். இல்லைனா உங்க logo இருக்குல்ல mam அதுல பண்ணலாம் logo வந்து actually உங்களுடைய company name வந்து சொல்ல முடியுமா? mam

அப்படி கூட பண்ணி கொடுக்கலாம். so நாங்க உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு designs வந்து customize பண்ணி அனுப்புறோம். mam so உங்களுக்கு எது நீங்க like பண்றிங்க சொல்லிட்டு பார்த்து எங்களுக்கு வந்து நீங்க actually உங்க company பத்தி நாங்க தெரிஞ்சிக்கலாம் mam

okay mam okay mam

okay mam okay mam எந்த மாதிரி company mam actually இது oh project இப்ப actually நீங்க வந்து work பண்ற staffs க்கு தான workers க்கு தான mam t-shirt order பண்றிங்க

என்ன இதுல வேணும் material வேணுமுன்னு நீங்க சொல்லிட்டிங்கனா okay mam இல்லைங்களா poly cotton brand இருக்கு mam polyester இருக்கும். இருக்கு

mam அது வந்து climate க்கு தகுந்த மாதிரி தான் mam சொல்ல முடியும்.

common common material சொல்லுங்க actually இது cotton வந்து common mam எல்லாருக்கும்

so actually linon fabric இருக்குல்ல mam அது வந்து ரொம்ப long time அந்த மாதிரி long time fabric mam அது so உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நீங்க decide பண்ணிட்டு சொல்லிட்டிங்கனா அந்த climate க்கு தகுந்த மாதிரி so நாங்க வந்து

அப்படியா mam transport charge எவ்வளோனு கேட்கிறீங்களா mam hello excuse me mam ஆஹ் சொல்லுங்க இதுல வந்து actually location வந்து நீங்க share பண்ணுங்க. okay mam okay ஆஹ் நீங்க share பண்ணிட்டிங்கனா so அதுக்கு எவ்வளோ transport charge வருதுன்னு சொல்லிருவோம் mam

mam நாங்க வந்து இப்போ KG rate தான வரும். இந்த மாதிரி தான் வேணும். ஆஹ் okay mam இது manufacturing தான் நீங்க so KG தான் வைப்போம். ஆமா mam இது வந்து manufacturing mam eesha government வச்சி இப்போ foreign exports க்கு கூட நாங்க KG இப்ப branded நாலா branded வேணும்னா அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி price இருக்கு. இப்ப current இருக்க rate க்கு இந்த logo எல்லாம் சேர்த்து நா எவ்வளோ price வருதுன்னு சொல்றேன் mam

mam உங்களுக்கு cotton ல okay ல mam yeah cotton ல okay mam இல்ல இல்ல cotton white colored color ல logo வந்து multi-color ல இல்ல mam அப்படிங்களா mam actually எவ்வளோ வரைக்குமே order பண்ணிருக்கீங்க?

okay mam okay mam no problem mam so உங்களுக்கு வந்து நான் இப்போ quality வேணும் mam branded t-shirt ல வேணும். okay mam okay mam அப்போ ஒரு piece வந்து thousand வரைக்கும் charge பண்ணுவோம் yes mam so thousand வரைக்கும் ஒரு piece வரும். logo எல்லாமே சேர்ந்து one piece வந்து thousand வரைக்கு வரும். bulk ஆஹ் எடுக்கும் பொது அதுக்கு தகுந்த மாதிரி so actually இப்போ நாங்க வந்து cotton லையா பின்ன வேற என்ன வேணும்? இன்னொரு brand சொல்லிருந்திங்க. polyster, cotton, அது மூனலையும் நா உங்களுக்கு சேர்த்து hundred hundred உங்களுக்கான samples அனுப்புறோம் mam okay mam so இந்த எது okay பார்த்துட்டு fabric okay பார்த்து

ஆஹ் இந்த location க்கு இருக்குல்ல mam so three hundred pieces வந்து polyester பின்ன cotton பின்ன method ஒரு மூணு fabric ளையும் வந்து உங்களுக்கு வந்து three hundred piece க்கு வந்து நாங்க send பண்றோம் mam so நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த fabric suitable ஆஹ் பார்த்துட்டு நீங்க order கொடுங்க mam அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து ஆஹ் ஆமா ma'am actually location க்கு தகுந்த மாதிரி நாங்க transport எல்லாமே சேர்த்து தான் ma'am உங்களுக்கு amount சொல்லுவோம். அதுலையுமே உங்க late delivery இருக்குல்ல mam உங்களுக்கு சீக்கிறோம் free delivery வேணும்னா கூட அது கூட நாங்க போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி shipping charges நீங்க தான்

three hundred க்கா mam ஒரு rate கொடுத்துருக்கோம் mam cotton வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இது sample க்கு மூணுமே சேர்த்து okay ஒரு sixty thousand வரும் mam okay mam அத mam உங்களுக்கு எப்படி வேணும் customize பண்ணி நாங்க mam fabric க்கு தான் எடுக்கிறோம். fabric க்கு பின்ன logo க்கு அந்த மாதிரி தான் mam எடுக்கிறோம். இப்போ உங்களுக்கு full hand வேணும்னா ஆமா mam actually workers எல்லாருமே நாங்க வந்து காலர்ஸ் வச்சி தான் பண்ணி கொடுக்குறோம். okay okay mam so அது தான் mam உங்களுக்கு mails க்கு வந்து t-shirt models எல்லாமே அனுப்புவோம் mam color, logo லாம் okay பண்ணிருக்கீங்க so t-shirt nidels பின்ன அத அனுப்புறோம். நீங்க வந்து அதுல என்ன models choose பண்ணிட்டு எங்களுக்கு வந்து inform பண்ணுங்க mam so அது படி நாங்க customize பன்றோம்.

mam price list வந்து நாங்க உங்களுக்கு mail பன்றோம் mam இது பார்த்தீங்களா mam m புஷ்பா நகர் ரோட்ல இருக்கு mam திருப்பூர்ல so

hello hello hello ஆஹ் mam mam actually ஒரு one week ஆகும் mam

combo வா mam actually இது வந்து workers க்க இல்ல உங்க personal க்க mam personal க்க okay mam combo க்கா? so யாருக்கு குட்டிஸ் ல இருந்து எல்லாருக்குமே mam இது எவ்வளோ okay mam okay நா check பண்ணிட்டு சொல்லட்டுமா mam designs ல நா எல்லாம் உங்களுக்கு இது வேணா உங்களுக்கு share பன்ரே mam எத்தனை வயசு இருக்கு mam

இல்ல mam actually இப்ப சின்ன குழந்தைக்கு கேட்குரேன்.

actually இது regular view க்கு use பண்ணிக்கலாம். brand side வந்து எங்க கிட்ட இருக்கு.

mam network issue நினைக்கிறன் correct கேட்க மாட்டிக்குது

ஆஹ் mam well nine இருக்கு mam பின்ன வந்து bloom ஆஹ் இருக்கு. இருக்கு. unitted இருக்கு. இருக்கு mam அதுல நெறைய brands இருக்கு mam இருக்கு. US போல version இருக்கு. jack இருக்கு இந்த மாதிரி நெறைய இருக்கு. நாங்க full ஆஹ் manufacturing தான் mam so இன்னா எங்களுக்கு எல்லாமே manufacturing தான் mam

இதுவும் ஒவ்வொரு color ல ஒவ்வொரு piece வேணும் மாறி

ஆஹ் okay mam okay then வந்து இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி அனாதை ஆஸ்ரமம் உதவாது donate பண்ற மாதிரி இருந்த கூட நாங்க so mam இந்த மாதிரி கம்மி rate ல வந்து ஹம் உம் இப்ப இந்த அனாதை ஆஸ்ரமம் மாதிரி மத்தவங்களுக்கு donate பண்ற மாதிரி t-shirt வந்து நாங்க இங்க manufacturing

இப்போல்லாம் நீங்க combo's லாம் offer போய்கிட்டு இருக்கு. நீங்க வேற birrthday வேற சொல்றிங்க அதுக்கெல்லாம் நாங்க reduction பண்ணி தருவோம். so இப்போ வந்து நீங்க continuos ஆஹ் எங்க கிட்ட வந்து t-shirt இந்த மாதிரி தெரிஞ்சிகிட்டீங்கனா membership இந்த மாதிரி உங்களுக்கு discount so amount லாம் pay பண்ண வேண்டாம். நீங்க எப்போ amount pay பன்றிங்களோ அதுக்கு வந்து நீங்க online லையே பண்ணிக்கலாம் online transaction கூட பண்ணிக்கலாம் mam yeah okay mam okay இப்போ வந்து actually நீங்க வந்து ஒரு client உங்களோட agent யாரவது இங்க வந்து எங்கயாவது இருந்தாங்கனா அவங்கள கூட நீங்க straight ஆஹ் வந்து so நீங்க வந்து என்னைக்கு வாங்க போறீங்க சொல்லின்கனா நாங்க அதுக்கு தன்குந்த மாதிரி எங்க agent வச்சி நாங்க guide பண்ணிப்போம் mam so நீங்க fabric check பண்றது கூட three hundred rupees எதுக்கு mam இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வந்து இப்போ export க்கு வந்த transport செலவு கூட அதிகமாகுமாலா? so வந்து நீங்க bulk ஆஹ் order எடுக்குறதுனால அவங்களோட agent வச்சி நீங்க இங்க வந்து check பண்ணிட்டு okay நீங்க bulk order எடுத்துக்கலாம் mam இங்க நெறைய fabrics இருக்கு. நெறைய branded இருக்கு. நீங்க வந்து

ஆஹ் அதான் mam எங்களுடைய WWW dot eesha government private limited அப்படினுங்கிற ஒரு page ல நீங்க வந்து என்னென்ன designs இருக்கு. என்னென்னா fabrics இருக்கு. நாங்க என்ன combo போட்டிருக்கோம்.

எல்லாமே வந்து check பண்ணிட்டு எங்களுக்கு அத attach பண்ணிட்டு mail ல send பண்ணுங்க. actually நாங்க foreign export நாங்க bulk ஆஹ் தான் எடுப்போம். audible ஆஹ் இருக்குதா mam நாங்க வந்து foreign export போகும் போது bulk ஆஹ் தான் order சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நெறைய export company வந்து எங்கட order எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க அவங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்குது mam கேட்குது sorry network issue நினைக்குறே mam so நெறைய foreign export க்கு வந்து நாங்க t-shirt வந்து export பண்ணி இருக்கோம். t-shirt மட்டும் இல்ல inner wears பணியன்ஸ்

நாங்க பணியன்ஸ் cloth ல உள்ள full item ஹம் நாங்க manufacturing பன்றோம். பண்ணிட்டு இருக்கோம். யாரவது வந்து visit பண்ண சொல்லுங்க mam நாங்க straight ஆஹ் manufacturing பண்ற இடத்துக்கயே கூட்டு போயிட்டு உங்களுக்கு காமிப்போம் mam எப்படி நாங்க manufacturing பன்றோம் ஏதாவது போடுறோமா இல்ல ஏதாவது எதுவுமே எல்லாமே நாங்க details ஆஹ் பார்த்து எல்லாமே நா உங்களுக்கு explain பண்ணிட்டு நா அதுக்கு அப்பறம் என்ன fabric பண்ணனும் அதுல logo லாம் வந்து set பண்ணி எல்லாமே correct ஒருத்தர் visit பண்ணிக்கலாம். நீங்களே வரான்னு கூட நீங்க சொல்லுங்க mam நாங்க withdraw பண்றதுக்குள்ள amount வந்து உங்களுக்கு இல்ல mam அதெல்லாம் ஒண்ணுமே வராது mam அந்த மாதிரி போறதுக்கு actually இத once வந்து நீங்க visit பண்ணி பார்த்துட்டு check பண்ணிக்கோங்க. mam எல்லாமே நீங்க visit பண்றதுக்குள்ள amount வந்து charge வந்து எங்க company hello ஆஹ் அந்த எந்த export ளையும் இப்படி பண்ணிட்டு இருக்கமாட்டாங்க. so நாங்க வந்து எங்க எங்களோட company ல வந்து நாங்க அப்படி தான் mam பண்ணிட்டு இருக்கோ mam foreign ல வந்து என்ன பண்ணுவோம்னா foreign ல இருந்து வர எல்லாருக்கும் எல்லாமே நாங்களே பார்த்துட்டு இருக்கோம். mam food ல இருந்து pay பண்ற வரைக்கும் எல்லாமே நாங்களே பார்த்துட்டு so visit பண்ணி முடிறதுக்குள்ள எல்லாமே so நீங்க இப்போ எங்களோட models வந்து ரொம்ப branded ஆஹ் இருக்கும். super ஆஹ் இருக்கு mam so ஒரு time order எடுத்ததும் அப்பறமே to be continue ஆஹ் வே எங்க company ல order எடுக்குற மாதிரி நாங்க வந்து actually ஆமா mam so இப்ப so வேற வந்து இதே மாதிரி நீங்க வந்து அங்கேயும் US ல ரெண்டு மூணு companies வந்து எங்களுக்கு order எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வெளியில கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் mam so இது வரைக்குமே நாங்க பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே best ஆஹ் thaan mam

yes mam actually நீங்க வந்து ஒரு one weeks two weeks முன்னாடி நீங்க order கொடுத்திங்கனா நாங்க clear ஆஹ் பண்ணி கொடுத்துருவோம். clear ஆஹ் பண்ணி கொடுத்து okay வா mam okay mam நீங்க work busy யா இருந்திங்கனா எங்களுடைய agent யாரவது அங்க அவுங்களுக்கு straight ஆஹ் வே வந்து நாங்க transport லவே lite ஆஹ் வந்து எங்களுடைய agent foreign ல இருக்காங்க. அவங்க வந்து உங்கள நேராவே visit பண்ணி நாங்க delivery கொடுப்போம்.

okay mam okay sure mam கண்டிப்பா உங்களோட கண்டிப்பா உங்களுக்கு எங்களோட company ல இருந்து send பண்ண நாங்க send பண்ண details வந்து hundred percentage satify ஆகா இருக்கும். so உங்களுக்கு புடுச்ச design ல புடுச்ச மாதிரி நாங்க customize yes mam கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தெரியும் நீங்க வேற ஏதாவது WWW eesha government private limited ல போய் check

hello அனுசுயா சொல்லுங்க சங்கீதா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

வேலை வந்து இங்க வந்து பதினஞ்சு நாள் training தருவாங்க அதுக்கப்புறமா நமக்கு வந்து எந்த வேலை வந்து ரொம்ப தெரியுதோ எதுல வந்து ரொம்ப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 ஒரு ஒரு குழுவுல போடுவாங்க இப்ப நம்ம வந்து அந்த ஒரு மாசத்துல அந்த வேலையை நல்லா கத்துக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பண்ணா நமக்கு வந்து salary நல்ல நல்ல சம்பளம் தருவாங்க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 ஆமா இப்ப அவங்களுக்கு government job மாதிரி நிறைய benefits எல்லாம் இருக்காதல்ல ஆமா அங்க இது government வேலைன்னு சொல்லும் போது அது வந்து ஒரு மதிப்பு தான் இருந்தாலும் அது வந்து கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டுதான் இருக்கேன் அது கிடைச்சா இதை விடவும் ரொம்ப நல்லதா இருக்கும் ஆமா இப்ப வந்து எந்த மாதிரி government job எல்லாம் try பண்ணிருக்கீங்க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 இந்த degree முடிச்சு அந்த time தான் போட்டேன் apply பண்ணேன் ரெண்டு exam மட்டும் எழுதி இருக்கேன் இனி ஒண்ணுக்கு வந்து result இனி வரல அது வந்து கிடைச்சா நல்லா இருக்கும்

ரொம்ப அவசர தேவைன்னா leave எடுக்கலாம் அந்த மாதிரில்லாம் நிறைய சலுகைகள் government வேலையில இருக்கும் ஆமா அது வந்து நமது நிரந்தரமாவும் இருக்கும் நமக்கு வந்து அதுல இருந்து போறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து திடீர்னு அத விட்டு போ போ போனா போ போ போக எல்லாம் சொல்ல மாட்டாங்க அது வந்து நமக்கு ஒரு நிரந்தர வேலையா இருக்கும் government job ஆமா government வேலையில இப்ப நம்ம ஆஹ் reti~ வயசாகி retired ஆக அந்த time ல கூட நமக்கு ஆயிரம் ரூபாய் pension பைசா அந்த மாதிரி எல்லாம் தருவாங்க அப்படி எல்லாம் பார்க்கும் போது நமக்கு வந்து நம்ம அஹ் normal அ எந்த வெளிய எந்த தனியார் company ல வேலை பார்த்தாலும் ஆஹ் நம்ம அரசு துறையில வேலை பார்த்தாதான் நமக்கு ஒரு மதிப்பாவும் இருக்கும் நமக்கு வந்து

போறவங்க இதெல்லாம் வந்து மாசம் வந்து அவுங்களுக்கு starting salary வந்து அஹ் ஐம்~ ஐம்பதினாயிரம் அறுவதினாயிரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கனால இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வப்பட்டு government job க்கு வந்துட்டு tr~ ஆஹ் முயற்சி பண்றாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி IAS உ IFS உ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து வரும் மாசம் starting ஏ வந்து அவங்களுக்கு வந்து அறுபதினாயிரம் அந்த மாதிரி வாரனால இப்ப military ல முன்ன மாதிரி எல்லாம் நிறைய துறைகள்ல வந்து நம்ம இளைஞர்கள் வந்து வேலை பார்க்கிறதுக்கு ஆர்வமா வந்து படிக்கிறாங்க இப்ப police வேலை எல்லாம் எடுத்துகிட்டோம்னா நிறைய பேர் அதுல வந்து ஆர்வம் காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேரு ஆஹ் நிறைய பேரு இதுல வந்து ஆஹ் இது பண்றாங்கன்னா இப்போ படிக்கிற இளைஞர்கள்தான் இந்த வருங்கால இளைஞர்கள்தான் police வேலைக்கு ரொம்ப போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்துல இருக்காங்க ஏன்னா police வேலை எல்லாம் எப்பவுமே அது நிரந்தரம்தானே அது வந்து இப்போ நம்ம ஒருத்தர் சொல்லும் போதும் அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆஹ் என்ன சொல்ல police ன்னு சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு கேட்கிறவங்களுக்கும் ஒரு மதிப்பாவும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே இருக்கும் அதனால அந்த வேலையை வந்து நிறைய பேர் இப்போ ஆஹ் எப்படா கிடைக்காது அந்த மாதிரி இருப்பாங்க இப்ப வந்து government job ல வந்து நமக்கு வந்து நிறைய al~ allowance தருவாங்க வீடு அடுத்து நம்ம போயிட்டு வர்றதுக்கு வந்து அந்த fuel allowance உ அப்புறம் car உ அடுத்த bungalow பெரிய பெரிய bungalow இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க வீடு கொடுக்குறாங்க அப்புறம் ரொம்ப high officials ஆ இருந்தா பெரிய bungalow அப்புறம் car அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு driver உ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவங்க இளைஞர்கள் வந்து ரொம்ப வந்து ஈயர்க்கறது வந்து government job தான் அதுக்காகவே நிறைய பேரு தான் அவங்களோட ஆஹ் சொத்து உம் ஏதாவது ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு side ல இதை படிக்கிற மாதிரி நிறைய ஆஹ் இங்க வந்து government job ல ஈடுப்பட்டு படிக்கிறாங்க ஆமா இப்போ நம்ம படிச்சு முடிச்சவுடனே எல்லாரும் இப்ப நிறைய பேரு கொஞ்சம் பேருதான் வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க முக்காவாசி பேரு இப்ப வந்து coaching class போறது